இவற்றால் என்ன பிரயோஜனம் உனக்கு ஏன் பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு பிடித்தமான முறையில் நான் என்னை அழகுபடுத்திக் கொள்ளலாம் அல்லவா அது என்ன எனக்கு பிடித்தார் போல அப்படியே இருந்தாலும்

ஆமாம் போங்கள் நீங்கள் சொல்லும் அழகுக்கு அழாமல் சிரித்தார்களாக்கும் அழ அழ சொல்பவர்கள்தான் நல்லவர்கள் சிரிக்க சிரிக்க சொல்பவர்கள் கெட்டவர்கள் நீங்கள் நல்லவராக இருக்க வேண்டாம் கெட்டவராகவே இருங்கள் போதும் அப்படியானால் நானும் இந்திரனை பின்பற்ற வேண்டியதுதான் இதைக் கேட்டதும் தலையணையில் இருந்த முகத்தை எடுத்துக்கொண்டு அகல்யா களுக் என்று சிரித்தாள் அந்த சிரிப்போடு கண்ணீரும் கலந்து வந்ததை கண்ட கனகலிங்கம் உலகம் அகத்தை கண்டு மயங்குவதில்லை முகத்தைக் கண்டுதான் மயங்குகிறது ஆகவே உன் முகத்தை அழகுபடுத்திக் கொள்வதற்காக நீ எத்தனை powder டப்பாக்களை வேண்டுமானாலும் வீணாக்கலாம் தவறு ஒன்றும் இல்லை சரிதானே எழுந்து வா சாப்பிடப் போகலாம் என்று அவளை அழைத்துச் சென்றான் என்ன இருந்தாலும் ஒருவரை ஒருவர் ரகசியமாக காதலிப்பதில் ஒரு தனி இன்பம் இருக்கத்தானே செய்கிறது சொன்னவர் அகல்யா சிறிது நேரத்திற்குப் பிறகு இருவருமாக சாப்பிட்டு விட்டு மெல்ல அடிமேல் அடி எடுத்து வைத்தார் மாடிப் படி ஏறி வந்தார்கள் அகல்யா கனகலிங்கத்தை கொஞ்சம் நெருங்கி மத்தியானம் அந்த hotel காரரை கண்டதும் நீங்கள் பயந்தே போய்விட்டீர்கள் அல்லவா என்று கேட்டுக்கொண்டு கைகொட்டி நகைந்தாள் கனகலிங்கம் கொஞ்சம் பின் வாங்கி hotel காரரை கண்டு பயப்படவில்லை உன்னுடைய கைதுடுக்கை கண்டு தான் பயந்து போனேன் என்றான் பொய் சொல்லாமல் சொல்லுங்கள் என்று அகல்யா இன்னும் கொஞ்சம் நெருங்கினாள் பொய் சொல்லுவதற்கு என்னிடம் ஒரு குற்றமும் இல்லையே உண்மையைத்தான் சொல்லுகிறேன் என்று சொல்லி கனகலிங்கம் இன்னும் கொஞ்சம் பின் வாங்கினான் இப்படியாக அவள் நெருங்க இவன் விலக இவன் விலக அவள் நெருங்க இருவரும் ஒவ்வொரு படியிலும் நின்று நின்று ஏறி ஏறி கடைசியாக மாடியை அடைந்தார்கள் என்ன இருந்தாலும் ஒருவரை ஒருவர் ரகசியமாக காதலிப்பதே ஒரு தனி இன்பம் இருக்கத்தானே செய்கிறது என்றாள் அகல்யா இருக்கலாம் எனக்கு அதில் அனுபவம் இல்லை என்றான் கனகலிங்கம் அனுபவம் சும்மா வந்து விடுமா பழகப் பழகத்தான் வரும் யாரோடு யார் பழகுவது என்னோடு நீங்கள் பழகுவது நாசமாய் போச்சு என்ற அலுத்துக்கொண்டே கனகலிங்கம் தன் அறைக்குச் சென்றான் அகல்யா வழக்கம் போல அன்று தன் அறைக்குச் செல்லவில்லை கனகலிங்கத்தின் அறைக்குள் அவளும் சிரித்துக் கொண்டே நுழைந்தாள் உன்னுடைய அறை இதுவல்ல பக்கத்தில் இருக்கிறது என்றான் அவன் தெரியும் என்றாள் அவள் சரி நான் வெளியே போய்விடுகிறேன் என்று அவன் எழுந்தான் அவள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை வாயில் படியின் மேல் தட்டை தன் இரு கைகளாலும் பற்றிக்கொண்டு அவனை வழிமறித்து நின்றாள்

எதுவுமே இருப்பதாக தெரியவில்லையே இருக்கிறது இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் நீ போய் தூங்கு என்றான் அவன் தூங்குகிறேன் என்னை உங்களுக்கு பிடிக்கிறதா என்று கேட்டுக் கொண்டே அவனுடைய கரத்தைப் பற்றி மெல்ல வருடினாள் அவள் கனகலிங்கத்துக்கு தர்ம சங்கடமாக இருந்தது இன்னும் இரண்டு நாட்கள் இவளிடம் இருந்து தன்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்று எண்ணி பெரிதும் கவலை அடைந்தான் ஆனால் அந்த கவலைய அவன் வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை ஆனால் அவள் மனது புண்படும் அல்லவா என அனுதாபத்துடன் அவளைப் பார்த்தான் அவன் சாவோடு போராடும் அந்திய கால அழகு அவள் முகத்தில் பிரதிபலித்து கொண்டே இருந்தது பரிதாபத்துக்குரிய அந்த ஜீவன் பெண்மை உணர்ச்சியையே இழந்துவிட்டிருந்தது எவ்வளவு பயங்கரமான சோதனை இவள்தான் பெண்மையை இழந்து விட்டாள் என்றால் இவளுக்காக தானுமா ஆண்மையை இழந்து விடுவது கனகலிங்கம் யோசித்தான் யோசித்தான் யோசித்துக் கொண்டே இருந்தான் கடைசியில் அவனுடைய ஆண்மைதான் வென்றது பலவீனம் தோற்றது முடியாது முடியவே முடியாது பெண்மை என்பது கற்பை இழப்பது மட்டுமல்ல ஆண்மை என்பது அதை கெடுப்பதும் அல்ல இந்த தீர்மானத்துக்கு வந்ததும் அவன் அவளை வெறித்துப் பார்த்தான் அவன் ஒரு காரணமும் இன்றி சிரித்தாள் சிரித்தாள் சிரித்துக்கொண்டே இருந்தாள் இதை பருவகால கோளாறு என்று சொல்லுவதற்கில்லை நவீன கால இலக்கியங்களை படிப்பதன் காரணமாக உண்டாகும் கோளாறு என்று வேண்டுமானால் சொல்லலாம் இல்லையென்றால்

அட கஷ்டமே என்று ராஜாக்களை காணோம் ராணிகளை காணோம் அரண்மனைகளை காணோம் அந்தப்புரங்களையும் காணோம் மாடம் மாளிகைகளைக் காணோம் கூட கோபுரங்களைக் காணோம் அப்பனே இருந்தும் இந்தப் பாலாய் போன காதல் மட்டும் ஏன் இன்னும் உயிரை வைத்துக் கொண்டு இருக்கிறது ஏதும் அறியாத அபலைகளை ஏன் இப்படி பிடித்து வாட்டிக்கொண்டே இருக்கிறது கனகலிங்கத்தின் வெறுப்பு ஒரு பக்கம் கோபம் ஒரு பக்கம் இரண்டையும் மீறி அவன் சிரிக்க முயன்றான் ஆம் சிரித்து உரம் எரித்த சிவனைத்தான் இவள் விஷயத்தில் நானும் பின்பற்ற வேண்டும் இந்த முடிவுக்கு வந்ததும்

சினிமாவில் வரும் காதலன் மாதிரி ஏதேதோ உளற ஆரம்பித்து விட்டீர்களே பின் காதல் என்றால் நீ என்னவென்று நினைத்து கொண்டு இருக்கிறாய் அது ஒரு பைத்தியம் பைத்தியம் உணராமல் வேறு என்ன செய்யும்

போயும் போயும் என்னை அழகன் என்று சொல்லுகிறாயே இதிலிருந்தே தெரியவில்லையா எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும் அப்படியானால் இப்பொழுது உன்னுடைய எண்ணம் அழகாக இருக்கிறதாகும் ஆமாம் எண்ணம் அழகாக இருப்பதனால்தான் நீங்கள் எனக்கு அழகனாக தோன்றினீர்கள் ரொம்ப ஆபத்தான விஷயமாக இருக்கிறதா அல்லவா இது எது ஆபத்தான விஷயம் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை மலர வைப்பது ஆபத்தான விஷயமா இப்பொழுது நீ சினிமா பாஷையில் பேசுகிறாய் என்று நினைக்கிறேன் இல்லை இல்லை இலக்கிய பாஷையில் பேசுகிறேன் எந்த பாஷையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நானும் அதே பாஷையில் பேசட்டுமா மலர் இருக்கிறதே மலர் அது இருமுறை மலருவதில்லை ஒருமுறை தான் மலருகிறது அவன் முகம் கடுத்கடுத்தது நான் மலரல்ல பெண் அவன் முகம் சுடுசுடுத்தது ஆமா ஒரு காலத்தில் நீ பெண்ணாகத்தான் இருந்திருக்க வேண்டும் இப்பொழுது தான் சொல்ல வந்ததை அவன் சொல்லி முடிக்கவில்லை அதற்குள்ளாக அவள் பொறுமை இழந்து பேயாகி விட்டேனா என்றாள் அவள் கண்கள் கலங்கின இதோ வந்து விட்டோம் என்று கண்ணீர் துளிகள் வேறு கீழே விழுந்து சிதறிய அவனை பயமுறுத்தின இல்லை பேய் கண்ணுக்குத் தெரியாமல்தானே ஆளைப் பிடித்தாட்டுகிறது என்றான் அவன் அவளுடைய முகத்தைப் பார்க்க பிடிக்காமல் எங்கேயோ பார்த்துக் கொண்டேன் நான் கண்ணுக்குத் தெரிந்த உங்களைப் பிடித்து ஆட்டுகிறேனாக்கும் என்றாள் அவள் அவனைப் பார்த்து பிடிக்காமல் தலையைக் குனிந்து கொண்டே ஆமாம் ஆமாம் ஆனால் அம்பலத்தில் ஆட்டி வைக்கவில்லை அறையிலேயே ஆட்டி வைக்கிறாய் என்று அவன் விரைப்புடன் அவள் இருந்த பக்கம் திரும்பினான் அவ்வளவுதான் அகல்யா அது வரையிலும் எழுந்திருந்த பெண்மையை மீண்டுமாக பெற்றாள் அவளுக்கு அழுகை பொத்துக்கொண்டு வந்து விட்டது குபுக்கென்று அழுதே விட்டாள் இப்பொழுதுதான் சிவன் திரித்து மட்டும் புறத்தை எரிக்கவில்லை நெற்றிக் கண்ணையும் காட்டி தான் எரித்தான் என்னும் விஷயம் கனகலிங்கத்துக்கு புலப்பட்டது அதே மாதிரி நாமும் இப்பொழுது நெற்றிக்கண்ணை திறந்து விட்டோமா என்ன அவன் மென்மையானான் மௌனமாக அமைதி காத்தான் ஒரு கண நேரம் மௌனத்துக்கு பிறகு அவன் மனம் வேறு திசையை நோக்கி திரும்பிட்டான் ஐயோ பாவம் உலகம் தெரியாத அபலையவள் காதலை உண்மை என்று நம்பினாள் அந்த காதலுக்காக தன்னை ஒருவனுக்கு அர்ப்பணித்தாள் அவன் அவளைக் கைவிட்டான் அதற்காக அவள் செத்து போக விரும்பவில்லை வாழ விரும்புகிறாள் ஆண்களுக்கு மட்டும் அந்த உரிமையை அளிக்கும் சமூகம் பெண்களுக்கு அளிக்க மறுக்கிறது இது அக்கிரமம்தானே இந்த நிலையற்ற எண்ணத்துக்கு ஒருகணம் உள்ளானதும் உன் மனதை புண்படுத்தி விட்டேனா என்ன சொல்லு அகல்யா சொல்லு என்று அவன் குழைந்தான் கல கல வென்று தண்ணீரை உதிர்த்து கொண்டே அவள் அவனை ஏற இறங்க பார்த்தாள் அழாதே அகல்யா என்றான் கனகலிங்கம் அந்த சமயத்தில் அகல்யாவுக்கு என்ன சொல்லுவது என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை ஆமாம் போங்கள் என்று அடித்துச் சொல்லி விட்டு அதே மாதிரி அந்த அறையின் கதவையும் அடித்து திறந்து கொண்டு அவள் வெளியில் வந்து நின்றாள் அப்போது மணி ஒன்று இரண்டு மூன்று என்று பத்து அடித்து ஓய்ந்தது கனகலிங்கம் அவளுக்கு பின்னால் வந்து நின்று உலகம் விசித்திரமானது என்றான் உங்களைப் போன்ற ஆண்கள் இருக்கும் வரையிலும் உலகம் விசித்திரமானதாய்தான் இருக்கும் என்றாள் அகல்யா இல்லை உன்னைப் போன்ற பெண்கள் இருக்கும் வரையிலும் உலகம் விசித்திரமானதாகத்தான் இருக்கும் என்னைப் போன்ற பெண்கள் உங்களை என்ன செய்தார்களாம் ஒன்றும் செய்யவில்லை முறைப்படி கல்யாணம் செய்து கொண்ட ஆண்களை அடிமை கொள்வதற்கு பதிலாக அவர்கள் ஒரே தவறை காதல் செய்த தங்களை ஆண்களுக்கு அடிமைகளாக்கிக் கொண்டு விடுகிறார்கள் இதை அவன் அனுதாபத்தோடுதான் சொன்னான் ஆயினும் அந்த சமயத்தில் இது அவளுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இல்லை எனவே அது அவரவர்களுடைய இஷ்டத்தைப் பொறுத்தது என்று இறைந்து கொண்டு தன் அறைக்குள்ளாக நுழைந்தாள் அப்படியானால் நான் போய் தூங்கட்டுமா பேஷாய் தூங்குங்கள் அவன் சென்றதும் என்ன தோன்றிச்சோ என்னவோ தனக்கு அருகில் கெடந்த தலையணையைத் தூக்கி மடியின் மேல் வைத்துக்கொண்டு முகத்தை கைகளால் பூட்டிக்கொண்டு

அந்த பெரும் மழையின் சத்தத்தையும் மீறி அகல்யாவின் விம்மல் சத்தம் வந்து கனகலிங்கத்தின் ஆண்மையை மீண்டும் மீண்டும் சோதித்துக் கொண்டே இருந்தது என்ற சுழன்று சுழன்று அடிக்கும் ஆடிக்காற்றில் அகப்பட்டுக்கொண்ட துரும்பைப் போல அவன் ஒரு நிலைக்கு வர முடியாமல் தவியாக தவித்தான் பொண்ணுக்கும் பொருளுக்கும் உள்ள மதிப்பு இந்த காலத்தில் பெண்ணுக்கு ஏன் அவள் கற்பு கூட இல்லைதான் சொன்னவர் கனகலிங்கம் நீண்ட நேரம் அகல்யாவின் அழுகையை கனகலிங்கத்தால் சகித்துக் கொண்டு இருக்க முடியவில்லை அவன் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவனாக எழுந்து சென்று தன் அறையின் விளக்கை அணைத்தான் கனகலிங்கம் விளக்கை அணைத்தது அகல்யாவுக்கு பகீர் என்றது தன்னுடைய அழுகையை பொருட்படுத்தாமல் அவன் எங்கே படுத்துக்கொண்டுவிட்ட போகிறானோ என்று பயந்தாள் நல்லவேளையாக அப்படி எல்லாம் ஒண்ணும் நேரவில்லை மெல்ல அடிமேல் அடி எடுத்து வைத்து கனகலிங்கம் அவளுடைய அறைக்கு சென்றான் அவனை கண்டதுமே தன் மடியின் மேல் இருந்த தலையணையை தூக்கி தூர எறிந்துவிட்டு அவள் விரைவுடன் எழுந்து நின்றாள் கனகலிங்கம் சிரமப்பட்டு சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு சிரித்தான்

பதில் இல்லை சரி அப்படியானால் வருகிறேன் என்று சொல்லி விட்டு கனகலிங்கம் அவளை கடைக்கண்ணால் பார்த்துக்கொண்டே தன் அறைக்கு திரும்பினான் அவன் எதிர்பார்த்தது நடந்தது. அது வரையிலும் கடைப்பிடித்து வந்த மௌனத்தை அகல்யா கலைத்தால் ஆம் அவளுடைய உள்ளத்தை ஏதோ ஒரு சபலம் உந்தித்தள்ளவே அதுவரையிலும் அசையாமல் இருந்த அவள் அசைந்தாள் அது மட்டுமல்ல நின்ற நிலையிலிருந்து ஒரு அடி எடுத்து முன்னால் வைத்து என்ன யோசனை சொல்லி விட்டுப் போங்களேன் என்றும் சொன்னாள் பாவம் அந்த நிலையிலும் அவளுடைய முகம் அவனிடம் எதையோ எதிர்பார்த்து மலர்ந்து தொலைத்தது கனகலிங்கம் வெற்றிப் புன்னகையுடன் திரும்பி இந்த இந்திரன் எழுதிய கடிதம் உன்னிடம் இருக்கிறதா என்று கேட்டான் கண்களை உயர்த்தி நெற்றியை சுருக்கிக் கொண்டே இந்த ரசமற்ற கேள்வியைக் கேட்டதும் அவள் முகம் குவிந்தது இருந்தாலுமே ஏன் என்று ஏமாற்றத்துடன் கேட்டு மறைத்தாள் அந்த கடிதத்தை கொண்டு நான் அவன் மீது police நடவடிக்கை எடுக்கலாம் என்று நினைக்கிறேன் எதற்காம் கடமையை அவனுக்கு உணர்த்துவதற்காக நான் கடமையை விரும்பவில்லையே காதலை விரும்புகிறேன் காதல் காதல் என்ற கிளிப்பிள்ளை போல சொன்னதே திரும்பத் திரும்ப சொல்லிக் கொண்டு இருப்பதில் என்ன பிரயோஜனம் உலகத்தில் காதலை விட கடமைதான் மிகவும் சக்தி உடையதாக இருக்கிறது கனகலிங்கம் பேசாமல் இருந்தான் சிறிது நேரம் மௌனமாக இருந்த பிறகு காந்திஜியின் தத்துவத்தில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டா என்று கேட்டு பேச்சை மாற்றினாள் அகல்யா உண்டு என்றான் கனகலிங்கம் வகுப்பு வெறியின் காரணமாக கற்பழிக்கப்பட்ட பெண்களை அவர்களுடைய கணவன்மார்கள் மீண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற

உங்ககிட்ட books ல வந்துட்டு நல்ல இருக்குமுன்னு சொன்னாங்க ஆதா கூப்புட்ட உங்ககிட்ட வந்துட்டு colouring books drawing books இதுல இருக்குமா colouring books லசும்மா normal எல்லாமேத இருக்கு எதுவா இருந்தாலும் okay வ mam எந்த okay தா mam அதுக்கு அப்புறம் drawing picture வேணும் mam dora buchi இந்தமாரி drawing போட்ட book வேணும்அதுக்கு அப்புறம் shin chan அதுக்கு அப்புறம் elephant இந்தமாரி எல்லா animal போட்ட மாதிரி ஒரு book வேணும் mam அதுக்குஅப்புறம்வந்துட்டு arts ba க்கு வந்துட்டு first semester book க்கு மட்டும் வேணும் mam

மொத்தமும் ஆறு book தான வருது இதுக்கு எதுக்கு mam two thousand

okey mam okey

okey mam okay mam

correct வந்துட்டு காந்திபுரம் இல்ல mam

mam இப்போ வந்துட்டு tnpcs வந்துட்டு book வேணும் mam அதுக்கு வந்துட்டு mam hello mam கேக்குதா அதுக்கு வந்துட்டு sixth அ hello mam கேக்குதா

எப்படி தனித்தனியான sixth டு twelfth வரைக்கும் உள்ள book ல தனித்தனியா இருக்குதா mam

okey mam Discount இல்லையா mam

okey mam

yes mam okay okey mam வெலகிப்போரிங்கண்ணாஅந்த இடத்துக்கு தூக்கிட்டு போக முடியாது book yes mam அது உங்களுக்கு வந்துட்டு usefui இருக்கும் mam இப்போ வாத்துட்டு ஒவ்வொரு சின்ன கடியல வந்து drawing book coloring books free அந்த மாரி நம்ப கடைல எதாவது offer இருக்க mam monthly ஒவ்வொரு மாதிரி offer போடுவீங்களா

வேறு சமையல் book வேணும் mam ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் veg and non veg ரெண்டுமே வேணும் okay okey mam அதுக்கு அப்புறம் codeing books வேணும் progeram books

ஒரு book அவ்ளோ ஆகுமா mam

okey mam c program mam okey mam அதுவும் same rate ஆகும் பைதான் இருக்க mam பைதான் book இருக்குஅது குடுக்கலாம் அப்புறம் gk book வேணும்

mam spoken english book வேணும் mam typing books Tamil and English ரெண்டுமே இருக்கு இப்போ general குள்ளது வேணும் ம கோலம் BOOK வேணும் அந்தமாரி உங்களுக்கு நேரிய இருக்கு உங்களுக்கு எந்த மாரி வேணும் புள்ளி கோலம் வேணும் ரங்கோலி கோலம் வேணும் mam story book குட்டிய இருக்கும் இல்ல அந்த மாரி எத்தன இருக்க mam

அந்தமாரி குட்டி இன்கா வீட்டு பக்கத்துல இருக்குறவங்க வாகனன் க அது ரொம்ப நல்ல இருக்குனு சொல்ராங்க

இப்போ வந்து redey பண்ணது பெரிய book இல்ல mam அந்த குட்டி book அவங்க வந்து வாங்கிட்டு போனது இருபது ரூபாதா சொன்னாங்க பெரிய book எவ்ளோ வாரும்

okey mam அவ்ளோதா ம இருக்கும் mam first standard five standard தமிழ் book வேணும் tamil books matsh books வேணும்

hello mam இருக்கீங்களா சொல்லுங்க ம mam discount சொல்றிங்க இல்ல five thoundend வாங்கனாலும் thousand discount பண்ணுவிங்கள

okey mam ten days முடிஞ்சிரும் இப்போ வந்த்து one days five thousand book வாங்கிட்டானு வச்சிக்கோங்க

three thousand

என்னவேனாலும் three thousand

ஒன்னு புது வேற வந்து சென்னைல இருக்கு ம மும்பய் சென்னை oder பண்ணி வாங்குவோம்

main branch இங்க வந்து மாத்திட்டோம்

ஹம் ஹம்

ஹம் ஹம்